போன்பெ கூகுள்பெ குயூ ஆர் கோடு வெச்சிருக்காங்க.

மரத்துக்கு கீழ ஒரு கார் நிக்குது.

டேபிள் எல்லா ரொம்ப நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

வைட் கலர் அப்புறம் பிங்க் கலர் பலூன்ஸ் அங்க ஒட்டி வச்சிருக்காங்க.

நறைய இமேஜஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க.

இது ஒரு மெக்கானிக் செட் மாதிரி இருக்கு.

முஸ்லீம் காரங்க வெள்ளிக்கிழமை தோறும் இங்க தொழ போவாங்க.

அப்புறொ தென்னெ மரொ மசூதிக்கு மேல வரைக்கு வளந்து நிக்குது.

இந்த போட்டுல ஏறி சைக்கிள் சவுட்டி மாறி சவுட்டி சவுட்டி தண்ணில போட்டிங் போலாம்.

இது ஒரு இந்து கோயிலுக்கு போற இடம் மாதிரி இருக்குது.

இது ஒரு மடம் மாதிரி இருக்குது.

ஒரு பைய லைன் போட்ட டீ சர்ட் போட்டு இருக்கான்.

நறைய ட்ரை கிரேப்ஸ் ஏட் பண்ணிருக்காங்க.

ஒரு கார் பெட்ரோல் போட்டுட்டு வெளிய வருது.

ஸ்டேஜ நறைய சீரியல் லைட் போட்டு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இங்கு நிறைய இன்டோர் ப்ளான்ஸ் வச்சிருக்காங்க.

வலைக்கு வெளியில அவுட்டோர் ப்ளண்ட்ஸ் நறைய வச்சிருக்காங்க.

ரோடுக்கு அந்தப் பக்கமா நெறிய மரம் நிக்குது.

இது ஒரு மெக்கானிக் செட் அந்த செட் ஓட ஓனர் நேம் முருகன்னு போட்ருக்காங்க.